அப்பரோ ஒரு சின்ன மெடிமிக்ஸ் சோப் அங்க வச்சிருக்காங்க.

அப்றம் பிளாக் கலர் பேக்கெட்ல ஒரு நெறிய செடிங்க வச்சிருக்காங்க.

அங்க என்ன பறவ வருனு சொல்லிட்டு அங்க ஒரு பறவையோட டீடியல்ஸ் அந்த கிரீன் கலர் போட்ல எழுதிருக்காங்க.

இந்த எடத்துல நெறிய தென்ன மரோ நெறிய இருக்கு.

அப்பரோ இங்க டிஷ்யூ பேப்பர் எல்லா டேபிள்யுமே வச்சிருக்காங்க.

கேப் போட்டுக்குட்டு ஒரு போலீஸ் கூட்டத்துக்கு நடுவுல நிக்கிறான்ங்க.

இது வந்து அந்தோனியார் இருக்கற ஒரு சர்ச் .

அவுங்க நடந்து வர சைடு ஃபுல்லா .

இந்தக் கட உள்ள நறிய பொருள் இருக்கு.

உள்ள லைட் எரியிது. கட உள்ள யாருமே இல்ல.

இது ஃபோரோ மால்க்கு போற ஒரு எண்ட்ரன்ஸ்.

இங்க எஸ்_பி_ஐ காடுன்னு சொல்லிட்டு சென்டர்ல ஒரு ஸ்டால் மாறி இருக்கு.

வால்ல மாட்ற டைப்ல மூணு இருக்கு.

பிளாட்ஃபார்ம் போர் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு.

இங்க க்ளாஸ் டோர் ரெண்டு சைடுல நடுவுல வழி இருக்கு.

இது ஒரு மெயின் ரோட்ல இருக்குற விசாலம் சூப்பர் மார்கெட்னு ஒரு மார்கெட் .

இங்க பிரெண்ட்ல ஒர் ரெட் கலர் கார் ஒன்னு போது.

இது இந்தியன் பெட்ரோல் பங்க் .

இங்க ஃபிரெண்ட்ல மொத்தோ நாலு பூந்தொட்டி இருக்கு.

பேக் சைட்லியு நறிய பிளான்ட் வச்சி ஃபுல்லா ப்ளூவா இருக்கு.

ஒரு ஜென்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு பேக் சைடுல எல்_இ_டி லைட் கலர் வாஷர் பர்பில் கலர்ல குடுத்துருக்காங்க.

இது ஒரு கறிக்கட. இது ஊட்டி சைடு இது.

இங்க ரெண்டு பேரு ஸ்வெட்டர் போட்ருக்காங்க அதுல ஒருத்தர் குல்லா போட்ருக்காரு.